இந்த நோக்கத்திற்க்காக சபை யின் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பயன்படுத்தினர் குருஜியின் புனித தரிசனத்தால் உடல் மற்றும் மன நோய்கள் நீங்கின அதனால் தான் ஸ்ரீகுரு ஹரி கிருஷ்ணா தியயா ஜேஸ் தீயயாய் சப் துக் ஜெ என்று